முன்னாடி மூணு சேரு பின்னாடி மூணு சேர் இருக்கு.

அப்றம் இங்க ஒரு ஸ்விச் இருக்கு.

இங்கு இங்க நெறைய சின்ன சின்ன குட்டி செடி எல்லாம் இருக்கு கிரீன் கலர்ல இருக்கு.

இந்த பார்க்குக்கு வந்து பக்கத்துல நெறயா தென்ன மரோ இருக்கு.

இதுல வந்து ப்ளூ அண்ட் ஒய்ட்ல சிட்டிங் மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க.

இந்த டிரா வந்து ஒய்ட் கலர்ல இருக்கு.

அங்க வண்டி வந்து ப்ளூ ஒயிட் ரெட் கலர்ல இருக்கு.

இங்க நறைய மரோ இருக்கு தென்ன மரோ இருக்கு.

அப்ப இங்க நறைய ஜல்லிக்கல்லு வச்சிருக்காங்க நறைய கம்பியெல்லா இருக்கு.

இங்க அஞ்சு டெப்ஸ் இருக்கு இங்க ஒரு கதவிருக்கு அந்த கதவு வந்து ப்ளூ கலர்ல இருக்கு அதுல ஒரு பூட்டுருக்கு.

அங்க ஒரு இதெல்லா தகறத்தால சுத்தி கட்டிருக்காங்க.

ஆ தோ ஒரு வாட்டர் கேன் இருக்கு அந்த வாட்டர் கேன் ஒய்ட் கலர்ல இருக்கு.

இங்க ஒரு அங்கிள் சைக்கிள்ல போயிட்ருக்காங்க.

அக்கா இருக்காங்க இந்த அக்கா டேன்ஸ் ஆடிட்ருக்காங்க.

இங்க வந்து ப்ளூ கலர்ல எழுதி இருக்கு.

இன் அதுக்கு அந்த சைடு ஒரு பிரவுன் கலரு ஷர்ட் போட்டு ஒரு அங்கிள் இருக்காங் --